குட்டிஸ் இப்போ குழந்தைகளுக்கான insurance எதுவுமே கிடையாதா ma'am ஆஹ் குழந்தைகளுக்காண்டி insurance வந்து ma'am ஆனா எங்களுக்கு இப்பதான் வந்து நாங்க start பண்ணியிருக்கோம், இந்த branch ல so இப்போதைக்கு நாங்க வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்குத்தான் நமக்கு insurance போட்டுட்டு இருக்கோம் medical insurance இனி ஒரு one year க்கு அப்புறம் நாங்க குழந்தைகளுக்கும் போடுவோம்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 ஆஹ் okay ma'am okay ஆனா இப்போ எனக்கு age twenty one அப்படிங்கிறதுனால நாங்க வந்து six lakhs போடலாம் அப்படின்னு இருக்கோம் insurance oaky நீங்க six lakhs போடலாம்னு six lakhs நீங்க மொத்தமா என்கிட்ட தருவிங்க தருவிங்க ma'am

form நீங்க fill up பண்ணதுக்கு அப்புறம்தான் நாங்க ஒரு one week ல வந்து நாங்க six lakhs க்கு மேல மொத்தமா தர மாட்டோம் first three lakhs தருவோம் அதுக்கப்புறம் three lakhs தருவோம் ma'am ஒரு one week அப்புறம் ஒரு three lakhs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 monthly வந்து நீங்க மொத்தமா உங்க கிட்ட amount தந்துருவோம், தந்ததுக்கு அப்புறமே நீங்க month ஒவ்வொரு month க்கும் நீங்க வந்து அப்படித்தானே ma'am அப்படின்னு ஒவ்வொரு month க்கும் ஒரு two thousand வச்சு pay பண்றேன் எனக்கு okay அப்ப வந்து என்னோட அப்பாக்கெல்லாம் fifty plus இருக்கும் age அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ma'am insurance தருவீங்க இப்ப age limit இருக்கும் இப்ப நான் twenty one அப்படிங்கிறதுனால ma'am நீங்க வந்து ஒரு சின்ன age இப்ப வந்து உங்களுக்கு twenty one age சொல்றிங்க இல்லை ma'am இப்ப உங்க அப்பாக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு twenty one twenty அடுத்து இதுலயும் போட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு amount வந்து கூடுதலா கொடுப்போம் இப்ப வந்து உங்க உங்களோட father வந்து ஐம்பது வயசு ஆகும்ன்னு சொல்றீங்க ஒரு two lakhs இல்லைன்னா three lakhs okay ma'am okay வேற ஏதாவது ஆஹ் இப்ப தாத்தாக்கெல்லாம் வந்து seventy plus இருக்கும் ma'am அவங்களுக்கெல்லாம் insurance போட முடியுமா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 சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு one lakh அப்டி தருவோம் ma'am இப்ப வந்து நாங்க corona period னால அதுக்கு நாங்க

வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே insurance எடுக்கணும் அப்படின்னு ஒரு plan ல இருக்கோம் இப்ப எனக்கு doubt என்னன்னா இப்ப மொத்த amount உமே இப்ப நாங்க இன்னைக்கு உங்களுக்கு form எல்லாம் fill பண்ணி எல்லாம் தந்துட்டோம் அப்படின்னா நீங்க அன்னைக்கே நீங்க amount தருவீங்களா அதுக்கு அடுத்த நாள்தான் amount தருவீங்களா ma'am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 அப்போ நீங்க வந்து first ஒரு three lakhs வந்து one week கழிச்சு தருவோம், அதுக்கப்புறம் three lakhs வந்து one week கிட்ட ஆகும் ma'am ஒரு one week கழிச்சுதான் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் ஆஹ் okay ma'am okay அப்புறம் இப்போ monthly wise எங்களால கட்ட முடியலை அப்படின்னா கழிச்சு உங்களுக்கு கட்டலாமா இல்லை ma'am அப்படி கட்ட முடியாது நீங்க amount வந்து நீங்க வந்து six lakhs க்கு நீங்க வாங்கியிருக்கீங்க அப்பதான் ma'am அப்படி வந்து allow கிடையாது ma'am monthly month wise ஆ நீங்க கட்டிட்டே இருக்கணும் நீங்க வந்து six laksh three thousand வெச்சு நாங்க வந்து சொல்லுவோம் ஆனா உங்களுக்காண்டி நாங்க submit பண்ணியிருக்கோம் so நீங்க வந்து two thousand வெச்சி நீங்க கண்டிப்பா காட்டியே ஆகணும் okay ma'am okay அப்புறம் இன்னொரு doubt என்னன்னா எந்த மாதிரி process க்கு எல்லாம் நீங்க வந்து amount தருவீங்க ma'am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 உங்களோட அதாவது உங்களுக்கு வந்து hospital வந்து amount கட்டணும் அப்படி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நாங்க அதுக்கு கூட நாங்க amount provide பண்றோம் ma'am நீங்க அது வந்து அதுக்குள்ள வந்து amount வந்து one week க்கு நீங்க amount எடுக்கறத பொறுத்து நீங்க வந்து கூடுதலா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட்டணும் இப்ப இதே கம்மியாகுமோ இல்ல two thousand ஒரு twenty ஒரு twenty thousand அந்த மாதிரி நீங்க amount எடுத்தீங்கன்னா one week ஒரு தடவை அப்படி வந்து கட்டணும் ma'am one week ஆ அப்படி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு one one week க்கும் அப்படி வந்து நீங்க ரொம்ப கட்ற மாதிரி இருக்கும் நீங்க ஒவ்வொரு amount எடுக்கிறதை பொறுத்துதான் ma'am இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு amount வேணும் உங்களுக்கு கூடுதலா எனக்கு six thousand six lakhs போதும் அப்பாவுக்கு வந்து ஒரு two lakhs or three lakhs insurance எடுக்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க

அப்பாக்கு எடுக்க அதே amount போதும் தங்கச்சி வந்து இப்பதான் LKG படிக்கிறா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

okay ma'am okay ma'am உங்க தங்கச்சிக்கு எல்லாம் வந்து

ஆஹ் hello ma'am ma'am உங்க sister க்கு வந்து age ரொம்ப கம்மினால உங்களுக்கு ஒரு ten lakhs எடுக்கலாம்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 அஹ் இப்போ வந்துட்டு அவளுக்கும் insurance எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்க தாத்தாக்கு compulsory யா எடுக்கணும் தாத்தாக்கு ரொம்ப முடியாம இருக்கறதுனால இந்த corono period ல ரொம்பவே பயந்து போய் இருக்கறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா insurance எடுக்கணும் ma'am தாத்தா அப்படின்னா வந்து ஒரு one lakhs அப்டிதான் ma'am எடுக்க முடியும் age வந்து கொஞ்சம் எங்க தாத்தாக்கு seventy plus ma'am ஒரு எழுபத்தெட்டு கிட்ட இருக்கும் age இருக்குன்னா one lakh தான் ma'am எடுக்க முடியும் நீங்க வந்து ரொம்ப அதிகமா எல்லாம் எடுக்க முடியாது ஆஹ் okay ma'am okay எனக்கு புரியுது ஆனா ஆஹ் என்ன சொல்றது ஒரு two lakhs கிடைக்கிற மாதிரி கூட வாய்ப்பு இல்லையா ma'am இப்போ என் தாத்தாவுக்கெல்லாம் எங்க தாத்தாக்கு ஒரு two lakhs எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லையா ma'am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 அவங்க காலத்துக்கு அப்புறம் நாங்க தான் உங்களுக்கு வந்து amount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

security அப்படின்னு ஒருத்தவங்க வேணும் இல்ல ma'am அவங்க இல்லாட்டா அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து proof கிடையாது உங்களோட தாத்தாவோட sign ம் நாங்க வாங்குவோம் so அதனால வந்து நீங்க அவங்க எல்லாரையுமே அவங்கவங்க age அ பொறுத்துதான் இங்க நாங்க இங்க இருந்து வாங்குறோம் அதனால கஷ்டம் ma'am உங்களுக்கு வேணா

okay ma'am okay இப்போ எனக்கு okay sorry sorry ma'am six lakhs கிட்ட okay ma'am okay இப்ப insurance க்காக நிறைய procedure லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி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 insurance க்கு வந்து நீங்க உங்களோட proof எல்லாமே கொண்டு வரணும் ma'am ration card, aadhar card அப்புறம் வந்து உங்களோட certificate வந்து tenth, twelfth அந்த மாதிரி படிக்கிற certificate இருந்தாலும் கொண்டு வரணும் ma'am அப்புறம் photo வச்சுக்கோங்க உங்களோட sign கண்டிப்பா வேணும் security sign வேணும் ma'am கண்டிப்பா security sign வேணும் யார் யாராவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இனிமே உங்க friends relative யாரோ யாரு வேணாலும் கூட்டிட்டு வரலாம் ma'am அஹ் இவ்வளவு இருந்தாலே போதும் ma'am நீங்க இங்க வந்தாலே நாங்க வந்து எப்படி உங்க form fill பண்ணணும் தங்கச்சி வந்து age வந்து five ஆகுது அப்படிங்கறதுனால aadhar card இல்லை ஆஹ் okay ma'am aadhar card இல்லையா இன்னும் நீங்க எடுக்கலையா ma'am இப்பெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கே எடுக்கணும் ma'am கை குழந்தைகளுக்கு இப்போ aadhar card லாம் எடுக்கறாங்க இன்னும் எடுக்கல அதான் அதைப் பத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருந்தேன் இப்ப aadhar card கண்டிப்பா வேணும் அப்படித்தானே ஆமா ma'am அவங்க கண்டிப்பா வேணும் aadhar card insurance போட முடியும் அதுலதான் எல்லா details ம் நாங்க அதுக்கு முன்னாடி நினைப்போம் வேற வந்து என்னன்னா security sign வந்து வீட்ல உள்ளவங்களே போடலாமா இல்லாட்டா வீட்டுல இருந்து இப்ப என்ன சொல்றது இப்ப எங்க வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க எங்க தாத்தா எல்லாரும் சேர்ந்து இப்ப இங்க வீட்டுக்குள்ள இப்ப எங்க தாத்தாவும் சேர்ந்து நான் போடுறது மாதிரியும் எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா போடுறது மாதிரியும் என் தங்கச்சிக்கு எங்க தாத்தா போடுறது மாதிரியும் ma'am நீங்க அப்படி எல்லாம் போடக் கூடாது ma'am இப்ப வந்து உங்களை உங்க family ல நீங்க எடுக்குறீங்க அப்படிதானே ma'am எல்லாருமே எடுக்குறீங்க so வந்து மாறி மாறி அப்படி போடக்கூடாது உங்களோட relatives, friends அந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு வந்து இதா இருக்கும் இப்ப எல்லாருமே எடுக்கிறதுனால அந்த set of time மாறி மாறி போட்டா நல்லா இருக்காது ma'am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 காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல வந்து எங்களுக்கும் இன்னும் branch எதுவும் வரலை ma'am

நான் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை பக்கத்துலதான் இருக்கோம் நினைக்கிறேன் நம்புறேன் ma'am வேற ஏதாவது இப்போ வந்துட்டு sometimes காஞ்சிபுரத்திலே உள்ள branch sorry ma'am சென்னையில் உள்ள branch ஐ எங்களால contact பண்ண முடியலை அப்படின்னா இப்ப நாங்க வேற ஏதாவது work க்காக வேற place போயிருப்போம் அப்படிங்கிற பட்சத்திலே வந்து நாங்க வேற ஏதாவது பக்கத்துல இருக்க branch அ contact பண்ணுனா problem இல்லல்ல ma'am ஆஹ் இல்ல ma'am ஒரு problem மும் இல்லை, இல்லை எங்களுக்கு வந்து சென்னையில ஒரு branch இப்ப ஒரு branch இருக்கு ma'am வேற எதாவது sometimes வந்து நேரடியா எங்களால வட்டி கட்ட முடியல அப்படின்னா நாங்க வந்து G பே மூலமாவோ இல்லாட்டா பே TM மூலமாவோ வேற எதாவது online payment மூலமா நாங்க உங்களுக்கு pay பண்ணிடலாம்ல problem இல்லல்ல இப்போ நீங்க அப்படிகூட pay பண்ணலாம் ma'am அனா நீங்க வந்து நேரா வந்து எங்களுக்கு கொஞ்சம் useful ஆ இருக்கும் நீங்க online லேயும் apply பண்ணலாம் ஆனா நிறைய miss ஆயிருச்சுன்னா அப்பறம் உங்களுக்கு கஷ்டம்ல

நிறைய வந்து இந்த மாதிரி certificates அந்த மாதிரி miss ஆனா இப்போ நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா useful ஆ இருக்கும் நம்ம என்னென்ன details வேணுமோ நேரிலேயே கேக்கலாம்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 ma'am நீங்க அப்படி நீங்க கட்ட முடியாம போகலைன்னாலும் time தருவோம் ma'am அப்படி ஒரு three, two months க்கு தருவோம் நீங்க அப்படி கட்ட முடியலை அப்படின்னா நாங்க வந்து ஆஹ் அதுக்கப்புறம் வந்து amount உங்களுக்கு நாங்க தர மாட்டோம் ma'am அதுக்கப்புறம் நாங்க amount

நீங்க அதுக்கப்புறம் கேட்டா கிடைக்காது அதனால நீங்க பார்த்து கட்டுங்க ma'am அப்புறம் வந்து இத்தனை நாள்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 ஆனா work க்காக sometimes வந்து வேற branch க்கு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 ஆஹ் okay ma'am சொந்த வீடு அதுக்குள்ள அதோட certificate வேற ஏதாவது details லாம் வந்து உங்ககிட்டயே நாங்க contact பண்ணலாமா இல்லாட்டா வேற எதாவது branch ஓட நாங்க கேட்டு clarify பண்ணலாமா ma'am சென்னையில உள்ள அடையார் branch ஓட number தர்றேன் நீங்க அதுல வந்து நீங்க note பண்ணிக்கோங்க அந்த number க்கு வேணா call பண்ணி கேட்டுக்கோங்க okay வா ma'am

six

okay ma'am doubt நா உங்களுக்கு call பண்றேன் okay ma'am உங்களுக்கு வந்து வேற ஏதாவது details வேணுமா நீங்க இந்த அடையார் branch ல number க்கு வந்து detail ஆ கேட்டுக்கோங்க வேற inform பண்ண இந்த number க்கு call பண்ணுங்க okay வா ma'am thank you ma'am மனித சமுதாயத்தில் பேரிடர் என்பது பொதுவான நிகழ்வாகும் நீண்ட காலமாகவே சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்நிகழ்வுகள் பல வடிவங்களில் இருந்தாலும் அது சமூகத்திற்கு ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது.

உலகின் மிகத் தீவிர வறட்சி, பஞ்சம், சூறாவளிகள், நிலநடுக்கம், ரசாயன பேரிடர்கள், ரயில் விபத்துக்கள் மற்றும் சாலை விபத்துகள் போன்ற பேரிடர்கள் இந்தியாவில் நிகழ்ந்துள்ளன. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள வளரும் நாடுகளில் குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகின்றனர். அடிக்கடி நிகழும் பேரிடரான வெள்ளம், சூறாவளி மற்றும் புயல்களால் மிகவும் ஆபத்திற்கு உள்ளாகின்றனர். பேரிடர் ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறுகளே பேரிடர் எனப்படுகிறது. இயற்கை பேரிடர் மற்றும் மனிதனால் உண்டாகும் பேரிடர்கள் என இரு பெரும் பிரிவுகளாக பேரிடர்களை பிரிக்கலாம். சிறிய கால அளவில் திடீரென்று பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வு நிலநடுக்கம் ஆகும். நிலநடுக்கம் ஆனது சில வினாடிகளில் இருந்து சில நிமிடங்கள் வரை நீடிக்கலாம். எந்த புள்ளியில் நி~ நிலநடுக்கம் தோன்றுகிறதோ அந்த பு~ புள்ளி நிலநடுக்க மையம் நிலநடுக்க மையத்திலிருந்து செங்குத்தாக புவி பரப்பில் காணப்படும் பகுதி மையப்புள்ளி ஆகும். புவியின் உட்~ உட்பகுதியிலிருந்து சிறிய திறப்பு வழியாக lava சிறிய பா~ சும்~ நீராவிக்கு எரிமலையும் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புக்கள் மற்றும் கடலடி நிலசரிவுகளால் தோற்றுவிக்கப்படும் பேரலையே சுனாமி ஆகும். அதிக அழுத்தம் உள்ள காற்றால் சூழப்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியிலிருந்து சூறாவளி உருவாகும். மழை பெய்யும் பகுதிகளில் இயல்பான நீர் வழிந்தோடுவது வெள்ளம் எனப்படும் பாறைகள் பாறை சிதைவுகள் மண் போன்ற பொருட்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது நிலசரிவு அளவிலான பனி மற்றும் பனிப்பாறை மிக வேகமாக சரிவை நோக்கி வருவது பனிச்சரிவாகும். வளிமண்டல காலநிலையினால் திடீரென்று தொடர்ச்சியாக மின்சாரம் வெளிப்படும் நிகழ்வு இடி ஆகும். இதனால் திடீர் ஒளியும் அதிரும் ஒலி அலைகளும் ஏற்படுகிறது. இது மின்னல் என்றும் இடி என்றும் அழைக்கப்படுகிறது மனிதர்களின் கவனக்குறைவாலும் மின்னல் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தாலும் மேலும் பிற நடைமுறை காரணிகளாலும் மிகப் பரந்த அளவில் தீ உண்டாகிறது. மனிதனின் செயல்பாடுகளால் கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன. மனித தவறுகளால் தொழிற்சாலைகளில் ஏற்படும் வேதியல், உயிரியல் சார்ந்த விபத்துக்கள் நிகழ்கின்றன. சாலை விதிகளை மீறுவதாலும் கவனக்குறைவினாலும் சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன. சமூக அமைதியின்மை அல்லது கொள்கை வேறுபாடுகள் போன்றவைகள் தீவிரவாதத்திற்கு வழி வகுக்கின்றன. ஓரிடத்தில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவதால் ஏற்படும் நெரிசலை கூட்ட நெரிசல் என்கிறோம். இதனால் ஏற்படும் மிதிபடுதல் மற்றும் மூச்சுத் திணறல் காரணமாக காயமடைதலும் மரணமும் ஏற்படுகின்றது. தென்கிழக்கு ஆசியாவில் கிபி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமி தாக்கியது. இந்தோனேசிய தீவான சுமத்ரா தீவுக்கு அருகில் புவி அதிர்வு மையம் கொண்ட நிலநடுக்கம் ஒன்பது புள்ளி ஒன்று முதல் ஒன்பது புள்ளி மூன்று ரிக்டராக பதிவானது. இது உலகம் இதுவரை கண்டறியாத சுனாமியாக அமைந்தது. இதனால் ஏற்பட்ட அலைகள் முப்பது மீட்டர் உயரம் வரை எழும்பியது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிய மக்களை கொன்றது. இந்தியாவில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்து எழுநூத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள். அனைத்து கடற்கரையோர மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. மீனவர்கள், சுற்றுலா பயணிகள், காலை நடை பயணம் செய்பவர்கள், மணலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள், கடற்கரையில் இருந்த மக்கள் என யாவரும் இவ்வலைகளை எதிர்கொள்ள முன் தயாரிப்பு இன்றி இருந்தனர். ஆகவே அவர்கள் அனைவரும் இறந்து விட்டனர். கடற்கரையில் இருந்து ஐநூறு மீட்டர் வரை உள்ள சொத்துக்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்திய அரசு கிபி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஹைதராபாத்தில் incois Indian national center for ocean information services என்ற அமைப்பானது சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உனது பள்ளி வீடு போன்றவை சுனாமி தாக்கத்திற்குட்பட்ட கடற்கரைப் பகுதியில் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். உனது தெரு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும். மீட்பு வழிகளை திட்டமிடுதல் மற்றும் மீட்பு முறைகளை பயிற்சி செய்து பார்த்தல் சுனாமி பற்றி உனது குடும்பத்தினருடன் கலந்துரையாடுக முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு முறைகளை பற்றி விளக்கி கூறுக சுனாமி பற்றி உனது குடும்பத்துடன் கலந்துரையாடுக உம் கடல் நீர் உங்களை நோக்கி முன்னேறி வரும் போது உடனடியாக கடற்கரை பகுதியில் இருந்து வெளியேறி உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் சுனாமியை வேடிக்கை பார்க்கவோ அல்லது உலாவுவதற்கோ கடலோரப் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. சுனாமி பற்றிய தகவல்களை நன்கு அறிந்திருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக வழிந்தோடும் நீரையே வெள்ளப்பெருக்கு என்கிறோம். இது அவற்றின் கரைகளை அல்லது சிற்றாறுகளின் கரைகளை கடந்து வழிந்தோடி பள்ளமான பகுதிகளை மூழ்கடிக்கின்றது திடீர் வெள்ளப்பெருக்கு அதிக மழைப்பொழிவின் போது ஆறு மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்காகும் ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்படும் அதிகமான மழைப்பொழிவு அல்லது பனிக்கட்டி உருகுதல் அல்லது இரண்டும் சேர்ந்த சூழல் ஆற்று வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்றது சில சமயங்களில் வெள்ள பெருக்கானது சூறாவளி உயர் ஓதம் மற்றும் சுனாமி ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு கடற்கரை சமவெளிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது வெள்ள பெருக்கான வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் அடைமழை ஆற்றின் கரைகளை மீறி ஆறு பாய்ந்து செல்லுதல் ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு, போதுமான பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்படாத கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் தடுப்பணைகள் வெள்ளப்பெருக்கின் தாக்கம்

மற்றும் தொற்று நோய் பரவுதல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன் செய்ய வேண்டியவை குடியிருப்பு பகுதி வெள்ள பாதிப்பிற்கு உட்படும் தன்மையானதா என்பதை கண்டறிய வேண்டும் எடுத்துச் செல்லத் தக்க வானொலி பெட்டி, torch மற்றும் கூடுதல் battery கள், குடிநீர், உலர் உணவு வகைகள், உப்பு மற்றும் சர்க்கரை போன்றவற்றை வைத்திருக்க வேண்டும். விலை மதிப்பு மிக்க பொருட்கள், துணிகள், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அவசியமான பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். குடை மற்றும் மூங்கில் கம்பு வைத்திருக்க வேண்டும். முதலுதவி பெட்டி மற்றும் பொருட்களை கட்டுவதற்கு திடமான கயிறு ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் வேளாண் நிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து நீர் கால்வாய்கள் வெட்ட வேண்டும் மணல் மூட்டைகள் வைத்திருக்க வேண்டும். செய்யக்கூடாதவை துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை உடனே இணைத்தல் கூடாது வண்டிகளை இயக்குதல் கூடாது வெள்ளத்தில் நீ~ நீ~ வெள்ளப்பெருக்கு காலத்தில் கூடாது. வெள்ளப்பெருக்கு காலத்தில் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தல் கூடாது. மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பினை துண்டிக்க வேண்டும். கழிப்பிடத் துளை மீதும் கழிவு நீர் வெளியேறும் துளை மீதும் மணல் மூட்டைகளை வைக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அல்லது நன்கு தெரிந்த பாதையில் உடனடியாக வெளியேற வேண்டும். குடிநீரை காய்ச்சி குடித்தல் வேண்டும். bleaching powder கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எரிவாயு கசிவு ஏதுமில்லை என்பதை உறுதி செய்த பின்னரே தீக்குச்சி மற்றும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்த வேண்டும். வயிற்றுப்போக்கு இருந்தால் அதிக அளவில் உணவு உண்ணக்கூடாது. நீரில் மிதந்து வரும் பொருட்களை எடுக்க முயற்சிக்கக் கூடாது. சென்னை வெள்ளம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் பெரும் நகரங்களில் ஒன்றான இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு இந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வடக்கிழக்கு பருவக்காற்றாலும் வெப்பமண்டல புயலாலும் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் பெய்த பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகள் பேரழிவை சந்தித்தன இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் பெருமளவில் பொருட்சேதமும் ஏற்பட்டது மனித உயிர்களை காப்பாற்றவும் மக்களின் துயர் துடைக்கவும் மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு ஏராளமான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் பேரிடருக்கான பொதுவான காரணங்களை பகுத்தறிந்தும் அதற்கு பேரிடருக்கான பொதுவான காரணங்களை பகுத்தறிந்தும் அதற்கான திட்டமிட்ட முயற்சிகளை கையாண்டும் பேரிடர் இடர் வாய்ப்பை குறைக்க எழும் பேரிடர் இடர்வாய்ப்பு குறைத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படும் நான்கு முக்கிய காரணிகளான பரப்புரை செய்தல், பங்கேற்பு கற்றல், முறைசாரா கல்வி மற்றும் பள்ளியில் முறை சார்ந்த தலையீடு ஆகியவைகளை கையாள வேண்டும் வானிலை முன்னறிவிப்பு முறையான சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பு புயல் முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை ஆகியவை பேரிடரின் போது இடர்வாய்ப்பு குறைப்பை மிகவும் பயனுடைய தகவல்களை தருகின்றன பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு, கிராம பேரிடர் மேலாண்மை குழு, மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகங்கள் ஒன்றிணைந்து பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி,

முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை தருகின்றன தணித்தல் பேரிடரின் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றின் அளவையும் குறைத்தல் தணித்தல் என்பதாகும் முன்னறிவிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளைக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவதாகும் புவி அதிர்வு அளவு புவி அதிர்வின்போது அளக்கப்படும் அளவு புவி அதிர்வு அளவு எனப்படும் தொற்று நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பால் ஏற்படும் நோய் தொற்று ஆகும் நீர் பிடிப்பு நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழை நீர் சேகரிக்கப்படும் பகுதி பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு பேரிடருக்கான பொதுவான காரணங்களை பகுத்தறிந்தும் அதற்கான திட்டமிட்ட முயற்சிகளை கையாண்டும் பேரிடர் இடர் வாய்ப்பை குறைக்க இயலும் பேரிடர் இடர்வாய்ப்பு குறைப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படும் நான்கு முக்கிய காரணிகளான பரப்புரை செய்தல் பங்கேற்பு கற்றல் முறைசாரா கல்வி மற்றும் பள்ளியில் முறை சார்ந்த தலையீடு ஆகியவற்றை கையாள வேண்டும் பேரிடர் என்பது ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறுகளே பேரிடர் எனப்படுகிறது இது இயற்கை பேரிடர் and மனிதனால் உருவாக உருவாகும் பேரிடர்கள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் புவி மாதிரி மற்றும் நில வரைபடத்தில் கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனைக் கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும் புவி மாதிரி மற்றும் நில வரைபடத்தில் செங்குத்தாக வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்கக் கோடுகள் எனப்படும் அச்சக்கோடு நிலநடுக்கோடு என பிரிக்கப்படுகிறது நிலநடுக்கோட்டில் இருந்து தொண்ணூறு டிகிரி வடதுருவம் வரை உள்ள பகுதி வடக்கு அரைக்கோளம் எனவும் தொண்ணூறு டிகிரி தென் துருவம் வரையுள்ள பகுதி தென் அரைக்கோளம் எனவும் அழைக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரியதும் மிக அதிக மக்கள் தொகையும் கொண்டது ஆசியா ஐந்து இயற்கை அமைப்பு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கோட்டில் இருந்து துருவம் வரை அனைத்து வகையான காலநிலையும் ஆசியாவில் இருந்து காணப்படுகின்றது மரங்கள் அற்ற துருவப் பகுதி முதல் அடர்ந்த நிலநடுக்கோட்டு காடுகள் வரை ஆசியாவில் உள்ளன

மற்றும் பேரிச்சம்பழம் ஆகியன ஆசியாவின் முக்கிய பயிர்களாகும் அனைத்து சமயங்களின் பிறப்பிடம் ஆசியாவாகும் ஐரோப்பா உலகின் ஆறாவது பெரிய கண்டம் ஆகும் இது நான்கு இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது

கலப்பு விவசாயம் முறை பரவலாக நடைபெறுகின்றது நிலந~ நிலக்கரி மற்றும் இரும்பு ஐரோப்பாவில் கிடைக்க பெறும் முதன்மையான கனிமம் ஆகும் தொழில்துறையில் உலகில் மிகவும் முன்னேற்றம் அடைந்த கண்டமாக திகழ்கிறது கிருத்துவம் ஐரோப்பாவின் முதன்மையான சமூகமாகும் திருநஞ்சியூர் என்னும் அழகிய கிராமத்தில் வடக்கு தெருவில் வசிக்கும் பூவேந்தனும் தெற்கு தெருவில் வசிக்கும் சூர்யாவும் ஆறாம் வகுப்பு படிக்கும் தோழர்கள் தினந்தோறும் இருவரும் பள்ளிக்கு ஒன்றாக சென்று திரும்பி வருவது வழக்கம் அப்பொழுது ஒரு நாள் சூர்யா பூவேந்தா ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் அதற்கு பூவேந்தன் சற்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் சூர்யா இதோ நான் வந்து விட்டேன் புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும் புவியின் மையத்திலிருந்து காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு எனப்படும் இது அச்சக்காடுகளின் தொடக்கம் ஆகும் கோட்டில் இருந்து வடக்கிலும் தெற்கிலும் தொண்ணூறு டிகிரி வரை இணையான கோடுகள் சமதூர இடைவெளியில் வரையப்பட்டுள்ளன ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் நூற்று பதினோரு kilometer ஆகும் புவி கோள வடிவத்துடன் காணப்படுவதால் தொண்ணூறு சதவீதம்